ரூபி ல் Variableகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது வேரியபிள் என்றால் என்ன
ரூபி ல் டைனாமிக் டைப்பிங் ஒரு வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்தல் வேரியபிள் வகைகளை மாற்றுதல் variableயின் ஸ்கோப் என்றால் என்ன
variableகளின் வகைகள்
இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1204 ரூபி 193 லினக்ஸ் ல் டெர்மினல் ஐ பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்
ஐஆர்பி பற்றியும் தெரிந்திருக்கவேண்டும் இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும் இப்போது ஒரு வேரியபிள் என்றால் என்ன என விளக்குகிறேன்
ஒரு மதிப்பை சேமிக்க வேரியபிள் பயன்படுகிறது
வேரியபிள் என்பது அசைன் செய்யப்படக்கூடிய ஒரு குறிப்பு ஆகும்
ரூபி variableகள் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை என்பதை குறித்துக்கொள்க வேரியபிள் பெயர்கள் அர்த்தமுள்ளவையாக இருக்கவேண்டும்
கீழ்நிலை எழுத்துக்கள் எண்கள் underscoreகள் ஆகியவற்றை மட்டும் வேரியபிள் பெயர் கொண்டிருக்க வேண்டும்
எகா160 first name இப்போது டைனாமிக் டைப்பிங் பற்றி காண்போம் ரூபி ஒரு டைனாமிக் டைப்ட் லாங்குவேஜ் ஆகும்
அதாவது ஒரு வேரியபிள் ஐ உருவாக்கும்போது dataவகையை டிக்ளேர் செய்யவேண்டியது இல்லை
அசைன் செய்யப்படும் போது டேட்டா வகையை ரூபி இன்டர்பிரிட்டர் நிர்ணயிக்கிறது
இப்போது ரூபி ல் ஒரு வேரியபிள் ஐ எவ்வறு டிக்ளேர் செய்வது என காண்போம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்துவதன் மூலம் டெர்மினலை திறக்கவும்
திரையில் டெர்மினல் விண்டோ தோன்றுகிறது
இப்போது டைப் செய்க ஐஆர்பி இன்டராக்டிவ் ரூபி ஐ துவக்க எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க வர்1 எக்குவல் டோ 10 பின் எண்டரை அழுத்துக இங்கே ஒரு வேரியபிள் வர்1 ஐ டிக்ளேர் செய்து அதற்கு ஒரு மதிப்பு 10 ஐ அசைன் செய்துள்ளோம்
இதற்கு இன்டர்பிரிட்டர் ஒதுக்கிய dataவகை
இன்டிஜர் ஆ இல்லையா என சோதிப்போம்
எனவே டைப் செய்க வர்1 டாட் kind of கேள்வி குறி இன்டிஜர் பின் எண்டரை அழுத்துக ட்ரூ என்ற வெளியீட்டை பெறுகிறோம் ரூபி ல் டைனாமிக் ஆக வேரியபிள் வகையை மாற்ற முடியும்
அதற்கு ஒரு புது மதிப்பை அதற்கு அசைன் செய்க
வேரியபிள் வர்1 க்கு ஒரு ஸ்ட்ரிங் மதிப்பை அசைன் செய்வதன் மூலம் அதை செய்யலம் டைப் செய்க வர்1 எக்குவல் டோ இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ பின் எண்டரை அழுத்துக அசைன் செய்யப்பட்ட வேரியபிள் வகையை சரிபார்ப்போம் டைப் செய்க வர்1 டாட் கிளாஸ் வேரியபிள் ன் கிளாஸ் ஐ கிளாஸ் மெத்தோட் சொல்கிறது
இப்போது எண்டரை அழுத்துக ஸ்ட்ரிங் என்ற வெளியீட்டை பெறுகிறோம் வேரியபிள் வகை இன்டிஜர் ஐ ஸ்ட்ரிங் ஆக தானாகவே ரூபி மாற்றியுள்ளது இப்போது நாம் ஒரு வேரியபிள் ன் மதிப்பை எவ்வாறு வெவ்வேறு வகைக்கு மாற்றுவது என கற்போம் slideகளுக்கு திரும்ப வருவோம் ரூபி வேரியபிள் classeகள் அவற்றின் மதிப்பை வெவ்வேறு வகைக்கு மாற்ற methodகளை கொண்டுள்ளன ஒரு வேரியபிள் ஐ இன்டிஜர் ஆக மாற்ற to i மெத்தோட் பயன்படுகிறது ஒரு வேரியபிள் ஐ புளோட்டிங் பாயிண்ட் மதிப்பாக மாற்ற to f மெத்தோட் பயன்படுகிறது ஒரு வேரியபிள் ஐ ஸ்ட்ரிங் ஆக மாற்ற to s மெத்தோட் பயன்படுகிறது to s மெத்தோட் எண்ணை ஆர்குமென்ட் ஆக ஏற்கிறது
மாற்றம் இந்த எண்ணை பொருத்தது
இப்போது இந்த methodகளை முயற்சிப்போம் டெர்மினலுக்கு செல்வோம் முதலில் டெர்மினலை துடைப்போம் ஐஆர்பி கன்சோல் ஐ துடைக்க Ctrl ல் ஐ அழுத்துக இப்போது டைப் செய்க ய் எக்குவல் டோ 20 பின் எண்டரை அழுத்துக இங்கே ய் என்ற ஒரு வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்து அதற்கு மதிப்பு 20 ஐ அசைன் செய்துள்ளோம்

ஒரு ப்ரோகிராமில் ஒரு வேரியபிள் ஐ அணுக கூடிய இடத்தை ஸ்கோப் வரையறுக்கிறது
ரூபி நான்கு வகை வேரியபிள் ஸ்கோப் ஐ கொண்டுள்ளது லோக்கல் குளோபல் இன்ஸ்டான்ஸ் மற்றும் கிளாஸ் வேரியபிள் பெயரின் ஆரம்பத்தில் ஒரு சிறப்பு எழுத்தைக் பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு வேரியபிள் வகையும் டிக்ளேர் செய்யப்படுகிறது ஒரு குளோபல் வேரியபிள் ஐ குறிக்கிறது கீழ்நிலை எழுத்துக்கள் மற்றும் அண்டர்ஸ்கோர் ஒரு லோக்கல் வேரியபிள் ஐ குறிக்கிறது ஒரு இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் ஐ குறிக்கிறது இரு குறிகள் ஒரு கிளாஸ் வேரியபிள் ஐ குறிக்கிறது மேல் நிலை எழுத்துக்கள் ஒரு கான்ஸ்டன்ட் ஐ குறிக்கிறது மற்றொரு டுடோரியலில் இதுபற்றி விரிவாக காண்போம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஒரு வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்தல் உதா var110 to f to s methodகளை பயன்படுத்தி வேரியபிள் வகையை மாற்றுதல் வெவ்வேறு வேரியபிள் ஸ்கோப்
பயிற்சியாக ஒரு வேரியபிள் ஐ டிக்ளேர் செய்து அதை ஆக்டல் மற்றும் ஹெக்ஸாடெசிமல் வடிவில் மாற்றுக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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்